உனக்கு பின்னாடி வந்துட்டு சிலுவ இருக்கு பக்கத்துலையே ஒரு சேர் இருக்கு.

பாட்டி வீட்ல இருந்து அ இட்லி சுட்டு விக்கிறாங்க.

அப்றோ அந்த வயசானவர் வந்துட்டு பஸ் ஏற்றாரு அவர் வந்து ஒரு ப்ளூ கலர் பேக் மாட்டிருக்காரு.

அ தண்ணி கேன்ஸ் மாரி ஏதோ இருக்கு அப்பறோ பண்டில்லா நறையா பண்ணி வெச்சிருக்காங்க.

அஃஷுவல்லா ரெண்டு கார் இருக்கு அப்றோ பின்னாடி வந்து இன்னும் ரொம்ப நறையா ஆட்டோக்கள்லா இருக்கு.

அல ஒருத்தர் வந்துட்டு வண்டில செங்கல்லா வச்சு கொண்டு போயிட்ருக்காங்க ஒருத்தர் ஃபோன் பேசிட்டிருக்காரு.

இது வந்து மீன் பிச்சரு இதுல வந்து கிட்டத்தட்ட பதனால்ருந்து பதினஞ்சு மீன்லா இருக்குது.

ஃபாதர்லா நின்னுட்டு பேசிட்ருக்கறாங்க அவர் கைல ஒரு புக் ஒன்னு இருக்கு சைடுல இன்னொருத்தர் வந்து எதோ ஸ்டிக் மாரி ஹோல்டு பண்ணிருக்கறாரு.

முன்னாடி ஒரு சினிமா படத்தோட போஸ்டர் இருக்கு.